mam நான் அப்ப சொன்ன மாதிரி நீங்க child டு அப்படின்னா ரொம்ப முன்னாடியே account open பண்ணி இருக்கீங்க ஏன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா வந்து joint account ல இருந்து தனி account டு ready பண்ணி அதுல போட்டுக்கலாம் mam உங்களுக்கு தனியா card எல்லாமே குடுத்திடுவாங்க இது என்னன்னு பாத்து பண்ணிக்கலாம்

ஆமா mam அப்படி அப்படி தான் அப்படி தான் போட முடியும் mam எதும் நகை எதும் அடகு வச்சு இருக்கிங்களா? அடகு வச்சு அது எதும் amount டு

ஆஹ் இருக்கு mam சொல்லுங்க mam அதே அது மாதிரி உங்களுக்கு அஹ் உங்களுக்கு எப்படின்னா amount டு இப்போ ஒரு one lakh போட்டிங்கனா, உங்களுக்கு interest வரும் ஒவ்வொரு days by days சு அஹ் உங்களுக்கு per per days கு ten rupees வரலாம். okay interest ஆஹ் நீங்க வந்துட்டு அதே உங்களுக்கு தனி ஒரு interest டு அதுக்கு தனியா ஒரு amount டு உங்களுக்கு கிடைக்கும், okay mam வேற எதும் doubt டு எதும் இருக்கா mam கண்டிப்பா mam கண்டிப்பா mam நீங்க direct டா bank வாங்க நீங்க எங்க இருந்து பேசுறிங்க?

okay mam okay mam ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்துட்டு அந்த கருமண்டபம் வந்திங்கனா போதும். கல்யாண சுந்தர் அஹ் சுந்தராஜ் நகர்ன்னு ஒரு நகர் இருக்கு நீங்க அங்க வந்துட்டு ஆஹ் correct டா நீங்க அந்த bus stop ல இறங்கி ஒரு hundred meters நடந்து வந்தாலே நம்ம bank தான். நீங்க வந்திங்கனா amount போட்டுக்கலாம் போட்டுட்டு எப்போ வேணா நீங்க தேவை படுறப்போ நீங்க amount எடுத்துக்கலாம் use பண்ணிக்கலாம் mam okay mam வேற எதும் enquiry எதும் இருக்கா mam ஒன்னும் இல்ல mam இல்ல இல்ல நமக்கு loan னா இருக்கட்டும், ஏதாது இருக்கட்டும் ஆஹ் நீங்க வந்து நீங்க bank வந்துட்டு நீங்க direct டா manager ற கூட contact பண்ணி பேசலாம் loan னுக்குனா.

ஆமா mam ஒவ்வொரு bank ல ஒவ்வொரு பேங்க்ளையும் ஒவ்வொரு மாதிரி process அஹ் அஹ் okay அதான் mam ஒவ்வொரு பேங்க்ளையும் ஒவ்வொரு மாதிரி process நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணனும்னா first டு ஆஹ் challan வாங்கி first fill பண்ணனும் mam பணம் போட வந்தாலுமே சேரி நீங்க புதுசா account open பண்ற மாதிரி இருந்தா, first டு manager ட போய் பேசி, அவுங்க ஒரு form தருவாங்க அத fill பண்ணி நீங்க first account open பண்ணிடனும் அடுத்த தடவ நீங்க பணம் எடுக்குறது

hello mam mam அந்த ஏதோ call வந்துச்சு அதனால cut ஆயிடுச்சு so சொல்லுங்க mam ஆஹ் சொல்லுங்க mam அஹ்

சொல்லுங்க mam சொல்லுங்க mam hello mam mam சொல்லுங்க mam hello mam ஆஹ் mam ஏதோ call வந்துட்டே இருந்துச்சு அப்பறம் cut ஆயிடுச்சு சரி நீங்க சொல்லுங்க mam சொல்லுங்க mam அஹ் சொல்லுங்க mam சொல்லுங்க mam அஹ் சொல்லுங்க சொல்லுங்க mam

ஆமா mam ஆமா mam ஒன்னு இல்ல வந்த உடனே நம்ம இது பண்ணிட்டு bill குடுப்போம் mam okay mam okay mam உம் இது பத்தி வேற எதும் enquiry இருக்கா mam payment making payment பத்தி? mam making payment பத்தி எதும் வேற எதும் இருக்கா? உம் அஹ் சொல்லுங்க mam சொல்லுங்க mam

ஆமா mam இப்ப எப்போன்னா பேங்க் வந்து second saturday வந்து leave வா இருக்கும்.

அஹ் அஹ் சொல்லுங்க mam ஆஹ் கண்டிப்பா பண்ணி தரலாம் mam உங்களுக்காக சமாளிச்சுக்கலாம் நீங்க எடுத்துட்டு வாங்க இப்போ ஒரு dollar வந்து, இன்னைக்கு rate படி seventy five rupees ஆச்சு mam ஆஹ் okay mam வேற எதும் உங்களுக்கு any enquiry எதுவும் இத பத்தி இருக்கா mam?

இல்ல mam இல்ல இப்ப நீங்க இந்தியன் பேங்க்க பத்தி கொஞ்சம் விசாரிச்சு இருந்திருகீன்களா வெளிய? அதான் mam நம்ம பேங்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு neat டா இருக்கும் எல்லாமே வந்துட்டு மொதல customer needs தான் பாப்பாங்க. அதலாம் உங்களுக்கு வாங்க நம்ம correct டா மித்த பேங்க் மாதிரிலா இருக்காது.

okay mam okay mam வேற எதும் enquiry எதுவும் இருக்கா?

ஆஹ் ஆஹ் okay mam ஆஹ் அது வந்து நம்ம branch ல அந்த மாதிரி problem இருக்காது second saturday மட்டும் leave வா இருக்கும் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஆஹ் பேங்க் இருக்காது mam மித்த நாள் எல்லாமே, எல்லா நாளுளையுமே பேங்க் open ல தான் இருக்கும்.

இல்ல mam நீங்க இல்ல mam நீங்க நாலு லட்சருபா அஞ்சு லட்சருபா வரைக்கும் போட்டாதான் அஹ் நீங்க போடுற amount ட வச்சு தான் mam அவுங்க interest குடுப்பாங்க நீங்க நூறு ரூபா போடிங்கனா பத்து ரூபா ஆயிரருபா போட்டா நூறு ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு interest ஏறும் ஆமா mam ஒவ்வொரு time ஒவ்வொரு மாதிரி ஏறும் அதான் சொன்னேன்ல mam நூறு நூறு ரூபான்னா எப்படி பத்து ரூபா அந்த மாதிரி ஏறும். okay mam வேற எதும் enquiries இருக்கா mam?

சொல்லுங்க mam வேற எதும் enquiry எதும் இருக்கா mam

அஹ் ஒன்னும் பிரச்சனை இல்ல mam நாளைக்கு வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல mam mam ஆஹ் okay mam thank you mam எங்கும் குப்பை எதிலும் குப்பை நம் அன்றாட வாழ்க்கையவே இரண்டற கலந்து விட்டது மாசு. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது இயற்கை. அதிலும் இன்று மனிதர்களால் மிக மோசமாக அசு~அசுத்தமாக்கப்பட்டு வரும்

நானூறு என்ற அளவையும் தாண்டி உள்ளது. இந்த அளவு நூற்று ஐம்பதை தாண்டினாலே உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் நானூறு என்பது அபாயகரமான சூழல்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 போன்றவற்றால் நஞ்சாகி கொண்டிருக்கிறது காற்று டெல்லியில் மட்டும் தான் இந்த நிலை என்று கூறி பிற மாநிலங்கள் ஒதுங்கி கொண்டுவிட முடியாது. தமிழ்நாட்டையும் மிக மோசமான காற்று மாசு பாதிக்கும் நிலை வெகு தூரத்தில் இல்லை. உலக அளவில் பெரும்பாலான இறப்புகள் சுவாச பிரச்சனை காரணமாக தான் நிகழ்கின்றன. அமெரிக்காவில் இன்று இதயம் மற்றும் புற்று தோய்க்கு அடுத்தடுத்து அதிகளவில் மனிதர்கள் இறப்பதற்கு சுவாச பிரச்சனை தான் காரணமாக இருக்கிறது. ஆசிய அளவில் அறுபத்து ஐந்து சதவீதமும் இந்திய அளவில் இருபத்து ஐந்து சதவீதமும் இறப்பு காற்று மாசுப்பாட்டால் தான் நிகழ்கின்றன. உலக சுகாதார அமைப்பின் கணக்குப்படி ஒரு ஆண்டுக்கு நாப்பத்து ஆறு லட்சம் சுவாச பிரச்சனை காரணமாக இறக்கிறார்கள். அவர்களில் இந்தியாவில் மட்டும் ஐந்து லட்சத்து இருபத்து ஏழாயிரத்தி எழுநூறு மக்கள் இறக்கின்றனர். எண்பது சதவீதம் நுரையீரல் பாதிப்புகளுக்கு கார், பஸ், லாரி போன்ற வாகனங்கள் வெளியிடும் புகை தான் காரணம் உலக சுகாதார நிறுவனத்தின் கணக்குப்படி உலக அளவில் அதிகம் மாசு நிறைந்த நகரங்களில் பதிமூன்று மற்றும் இருபது வரை இந்தியாவில் தான் இருக்கின்றன. டெல்லியில் இருக்கும் ஐம்பது சதவிதம் குழந்தைகள் நுரையீரல் சார்ந்த வாழ்நாள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். health effect institute வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆயரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை காற்று மாசுப்பாடு காரணமாக ஏற்பட்ட நுரையீரல் பிரச்சனை பாதிப்பால் இறப்பவர்கள் எண்ணிக்கை ஏறத்தாழ நூற்றி ஐம்பது சதவிதம் அதிகரிக்கின்றது. நம்மை கலங்க வைக்கும் புள்ளி விவரங்கள ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி மாற்று~மாசு கட்டுப்பாட்டால் நம் உடலுக்கு என்னென்ன பாதிப்புக்கள் ஏற்படும் அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய பிரச்சனை சுற்றுச்சூழல் சீர்கேடு காற்று மாசுபாடு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வாகனங்களில் நாம் பயன்படுத்தப்படும் எரிபொருள். சில வளர்ந்த நாடுகளில் நான்கு சக்கர வாகனம் வாங்குவதே கடினம் ஆனால் இந்தியாவிலோ வீட்டுக்கு ஒரு வாகனம் என்கின்ற அளவுக்கு வாகனங்களின் எண்ணிக்கை தாறுமாறாக பெருகியிருக்கிறது இன்னொரு பக்கம் உயர்தரப் பொருட்கள் எரிபொருட்கள் carbon monoxide ஐ வெளியிடும் நமக்கு கிடைப்பதில்லை. தரத்தில் குறைந்த எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்தும்போது காற்றில் நஞ்சு அதிகமாக கலக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்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 நச்சுக் காற்று பல மணி நேரங்களுக்கு மேலே எழ முடியாமல் நமக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும், கோடை காலத்தில வாகன புகைகளோடு சேர்ந்து வறண்ட பகுதிகளும் நச்சுக் காற்றை உமிழும்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 நுகர்கின்ற குறைவது போன்ற ஏற்படும் ஏற்~இறப்பை ஏற்படுத்தும் நோய்களில் இதய நோய் மற்றும் புற்று நோய்களுக்கு அடுத்து சுவாச கோளாறுகள் தான் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர். காற்று மாசு படுவதால் உடல்நல பாதிப்புகள் மட்டுமல்ல இயற்கை சீழ~சீரழிவுகளும் ஏற்படலாம் அவற்றின் உச்சக்கட்டம் அமில மழை அதாவது acid rain இது ஏற்பட்டால் கடுமையான நீர் பஞ்சம் ஏற்பட்டு மாசு கலந்த நீர் தான் நமக்கு கிடைக்கும் என எச்சிரிக்கிறார் விஞ்ஞானிகள். உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு காற்று மிக மிக அவசியமானது அதாவது மனிதன் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் சுவாசிப்பதற்கு காற்று முக்கியமாகும். காற்றின் முலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது மருத்துவத்திற்கு காற்றின் பயன்பாடு கேக்க~ கிடைக்கப்படுகின்றன. குறிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும் oxygen இதனை பயன்படுதுகிறது

பணிபுரிய வேண்டும். எந்த பாதுகாப்பு உபரகர~ உபர~ உபகரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து பணி செய்தால் ~து புற்று நோய்க்கு வழி வகுக்கும் வாகங்களில் இருந்து வெளியேறும் புகை தான் நம் உடலுக்கு மிகப் பெரிய எதிரி. நாம் ஒவ்வொருவரும் முயன்றால் மட்டுமே இதனை கட்டுப்படுத்த முடியும். அவசரம் இல்லாத சாதாரண சூழல்களில் பொதுவாகங்களை பயன்படுத்தலாம் வெளியில் செல்லும் பொழுது mask அணிந்து கொண்டு செல்ல வேண்டும்.

குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே குப்பைகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும், டெல்லியின் மாசுகலந்த கற்றுக்கான முக்கிய காரணம் அளவுக்கு மீறி அங்கு எரிக்கப்பட்ட குப்பைகள் அதிக நெரிசலான இடங்களில் வாழ்பவர்கள் அன்றாடம் மூச்சு பயிற்சி செய்வதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் உதாரணமாக காலை மற்றும் மாலை வேலைகளில் அமைதியான சூழலில் அமர்ந்து மூச்சு பயிர்ச்சி செய்ய வேண்டும் காற்று மாசுபாட்டால் பலரையும் பாதிக்கும் பிரச்சனை நுகர்வு திறன் பாதிப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி நுகரவே முடியாமல் போகும் நிலைக்கு ஆளாகிவிடும். இது ஆஸ்துமா மூச்சடைப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தொடர்ந்து புகை மண்டலங்களுக்கு மத்தியில் வாழ்பவர்கள் அவ்வப்போது மருத்துவர்களை அணுகி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 carbon dioxide தாவரங்களில் நிகழும் ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது என்ற போதிலும் இந்த வெளியின் அளவு கூடும் போது புவியின் தட்ப வெட்ப நிலையில் பாதிப்புகள் நிகழ்கின்றன

என்று அழைகின்றனர். காற்று மாசுப்படும் தாவரங்கள் விவரங்க்~ விலங்குகள் மற்றும் மனிதர்களை கடுமையாக பாதிக்கின்றது petrol லை பயன்படுத்தி வாகனங்களை இயக்குதல் மக்கள் தொகை பெருக்கம் மரங்கள் அழிப்பு அணுகுண்டு தாக்குதல்

காற்று எனப்படுவது பல வாயுக்கள் நிறைந்த கலவையாகும் அதாவது காற்றில் nitrogen oxygen carbon di-oxide போன்ற பிரதான வாயுக்கள் காணப்படுகின்றன இந்த வாயுக்களின் சதவிதம் மாறாக~மாறாத வகையில் வளிமண்டலம் பேணுகின்றது. இந்த இயற்கையான சமநிலையை குழப்பும் வகையில் மனிதனின் நடவ~ மாசடைவு என அழைக்கப்படுகிறது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 வெளியேறும் நச்சுப் புகை மற்றும் சாம்பல்கள் அதிக அளவில் வளிமண்மணடலத்தில் சேர்வதற்கு காரணமாக இருக்கின்றது மற்றும் அதிக அளவிலான வாகனங்களின் பாவனை இடம் பெறுவதனால் petroleum அதிக அளவில்

காற்று மாசடைவு அமைகி~அதிகமகிறது காற்று மாசு~எம்~மாசடைவதற்கு எம்மை சூழ உள்ள வளி பல்வேறு காரணங்களால் மாசடைகின்றது மாசுபாடுகளில் பெரும்பாலானவை மனிதனால் உருவாகப்படுகின்றன ஆனால் சில காற்று மாசுபாடு எரிமலை வெடிப்பதில் இருந்து வரும் சாம்பல் போன்ற இயற்கை காரணங்களினாலும் நிகழ்கின்றன மேலும் காற்றானது தொழிற்செயல்முறைகளை காரணமாக மாசடைகின்றது வாகங்களில் இருந்து வெளிப்படும் புகையானது காற்றை மாசடைய செய்கின்றது திறந்த வெளிக் கழிவுகள் மற்றும் காற்று மாசடைவத்ற்கு ஒரு ஆதாரமாக அமைகின்றது இவை மற்றும் அல்லாது காட்டுத் தீ போன்றவற்றாலும் காற்று மாசு ஏற்படுகின்றது தொழிற்சாலைகள் கழிவுகள் ஆகியவற்றினாலும் வளிமண்டலத்தில பாதிப்பு ஏற்படுகின்றது இது காற்று மாசுபாட்டிற்கு வழிவகுக்கின்றது முக்கியமாக மரங்களை வெட்டுதல் நச்சு வாயுக்கள் வெளிமண்டலத்தில் அதிகரிக்கின்றது அதனால் காற்று மாசு நிகழ்கின்றது. காற்று மாசுபடுவதினால் அதிக அளவிலான பிரச்சனைகள் இன்று உருவாக்கப்படுகின்றன வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை இன்று எதிர்கொள்கின்றனர்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 பாதிக்கபடுகின்றனர் இந்தியாவின் தலைநகரான டெல்லி உலகில் அதிகம் காற்று மாடசைதல் இடம் பெறும் நகரமாக உள்ளது. தரமற்ற காற்று மனிதர்கள் உள்ளிட்ட உயிரிங்களை கொல்லக் கூடியது

வளிமண்டலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாயுக்களை அதிகம் வெளியிடும் தொழிற்சாலைகளில் காற்று மாசடைவதை தடுக்க முறையான தொழிற்நுட்பங்கள் பேணவேண்டும் காற்றை சுத்திகரிக்கும் நிலையங்களை உருவாக்குதல் எரிபொருள் மூலமாக இயங்கும் வாகனங்களுக்கு oxidizing கூடி வரும் அளவினால் பெருங்கடல்களில் நீர் அமிலத்தன்மை கூடுகிறது இதன் காரணமாக கடற்சார் சூழ் மண்டலமும் பாதிகப்படுவதாக அண்மை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை காற்றில் கலப்பதை தடுத்தல அதாவது காற்று வடிகட்டிகளை பயன்படுத்தி வேண்டும் மோட்டார் வாகனங்களின் சான்றிதழ் மற்றும் புகை சோதனையை செயல் படுத்துதல் வேண்டும் carbon di-oxide உறிஞ்சுவதற்கு அதிகமான மரங்களை நடல் வேண்டும் சமையலின் போது புகையை குறைக்க காற்றோட்டமான மேம்படுத்தமட்ட அடுப்புகளையும் சாண எரிவாயுகளையும் பயன்படுத்தலாம்

இன்று காற்றின் தரம் மிகவும் மோசமாக காணப்படுகிறது இதனை கட்டுபடுத்தாமல் விடுவது மனிதர்களுக்கு மிகவும் சாவாலானதாக மாறிவிடும் corona வுக்கு அஞ்சி முகக்கவசம் அணிவது போல காற்று மாசடைவால் நாம் முகக்கவசம் அணிகின்ற நிலை உலகின் மாசுபட்ட நகரங்களில் ஏற்பட்டு ஆரம்பித்து விட்டது காற்று மாசுபாடானது இன்று உலகளாவிய பிரச்சனையாக மாறிவிட்டது எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் அனைவரது பங்களிப்பும் அவசியம்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

அக்பர் வந்து வெற்றி பெறுறாரு so அதுல ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல் அப்படின்னா அவருடைய படைத்தளபதிகள் ரெண்டு பேரும் அக்பரை கடுமையா எதிர்ப்பாங்க so யாருடைய படை தளபதிகள் அப்படின்னா பிரதாப் சிங்கினுடைய sorry பிரதாப் son அல்ல அவருடைய தந்தை அவருடைய தந்தை யாருன்னா உதய் சிங் அஹ் உதய் சிங்கினுடையதான் அப்படின்னா ராணா சங்காவுடைய மகன் உதய் சிங் அந்தஉதய் சிங்தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அக்பரை கடுமையா ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுவத்தி எட்டுல கடுமையா எதிர்ப்பாரு அந்த உதய் சிங்கை எதிர்த்து ஆறு மாத காலங்கள் அந்த போரா நீடிக்கும் அக்பருக்கும் உதய் சிங்கிற்கும் இடையே அந்த உதய் சிங்கினுடைய இரண்டு படைத்தளபதிகள்தான் யாரு அப்படின்னா ஜெய்மல் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய் மல் பட்டா இந்த இரண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு படைத்தளபதிகள் இந்த இரண்டு அக்பரை கடுமையா எதிர்ப்பாங்க இருந்தாலும் போர்ல கொல்லப்பட்டு இறந்து போயிருவாங்க இந்த சித்தூர் தாக்குதல் ரொம்ப முக்கியமான ஒரு தாக்குதல் அக்பரால் அஹ் எதிர்க்கப்பட்ட முக்கியமான சித்தூர் அரசன் யாரு அப்படின்னா அவர் வந்து உதய் சிங் இன்னொருத்தர் வருவாரு பிரதாப் சிங் வருவாரு so உதய் சிங் தான் என்ன நினைப்பாருன்னா இந்த கால கட்டத்துல தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுவத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா ரத்தன்போர் அப்படிங்கிற ஒரு பகுதியும்

அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுவாரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே என்ன பண்ணிப்பாருன்னா காண்டேஷ் அப்படிங்கிற பகுதியே கைப்பற்றுவாரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா கந்தக்கா அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுவாரு கடைசியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு அகமுது நகர்ல சில பகுதிகளை யார் கைப்பற்றுறா அப்படின்னா அக்பர்தான் கைப்பற்றுறார் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக்பருடைய சில பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ஒரு முக்கியமான ஒரு போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ராணுவ தாக்குதல்கள் அத்தனை பகுதியும் யார் வெற்றிக்கொண்டிருப்பார் அப்படின்னா அக்பர் தான் so இத ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போன time group two ல அந்த மாதிரி ஒரு question கேட்டிருக்கான் அதனால அக்பருடைய படையெடுப்புகள் ரொம்ப முக்கியமானது ஒருவேள கால சொல்லி சில பகுதிகளை கேட்கலாம் so இது வந்து என்ன பண்ணுதுன்னா slowly ஆ என்ன செஞ்சிகோங்கன்னா எடுத்து அந்த பகுதியில என்ன செஞ்சுக்கோன்னா எழுதி வச்சுக்கோங்க so ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தி ரெண்டு மாலபம் ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுவத்தி நாலு கோந்துவானா ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுவத்தி எட்டு சித்தூர் அரசர் உதய் சிங் ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுவத்தி ஒன்பது ரத்தன்பூர் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுவத்தி மூணு குஜராத் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுவத்தி ஆறு அஹ் வங்காளம் பிஹார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு sorry எழுவத்தி ஆறு வங்காளம் பிஹார் எண்பத்தி ஆறு காஷ்மீர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஹிந்து மாகாணம் ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தக்காளத்துல இருக்குற காண்டேஷ் ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கந்தக்கா ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி அறநூறு அகமது நகர்ல தான் சில பகுதிகள் இது எல்லாமே அக்பருடைய ராணுவ தாக்குதல்கள் அப்படின்னே சொல்லுவாங்க so ராணுவ தாக்குதல் மூலமா அக்பர் இந்தியாவுல பெரும் பகுதிகளை எல்லாம் கைப்பற்றி வச்சிருப்பாரு முகலாய அரசினுடைய பேரரசை மிகப்பெரிய அளவுல கொண்டு போயிருப்பாரு யாரு அப்படின்னா அக்பர் so அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுல அஹ் தன்னுடைய அரசை விரிவாக்கம் பண்ணாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் வரும் அந்த எதிர்ப்புகள் என்ன ஆயிருச்ச அப்படின்னா இவர் ஒரு அன்னிய ஆட்சியாளர் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அப்படிங்கிறதுல தவிர்க்கணும் அப்படின்னு யாரு நினைப்பா அப்படின்னா அக்பர் நினைக்கிறார் அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்து மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமையை பேணலாம் அதற்கு முக்கியமா ராஜபுத்திர கொள்கையை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதை யாரு முன்னெடுக்கிறா அப்படின்னா அக்பர் முன்னெடுக்கிறார் அந்த ராஜபுத்திர கொள்கைக்காகதான் என்ன பண்ணறார்ன்னா சில விஷயங்கள யார் ஏற்படுத்துறான்னா அக்பர் ஏற்படுத்துறார் so என்ன மாதிரி அஹ் இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா first புனிதப்பயண வரியை நீக்குறார் புனித பயண வரி so இந்துக்கள் அவங்க வந்து பயணம் பண்ணணும் புனித யாத்திரை போகணும் அப்படின்னா வரி கொடுக்கணும் அந்த புனித பயண வரியை என்ன செய்யறாங்க நீக்குறாரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தி மூணுல புனித பயண வரிய நீக்குறாரு இரண்டாவது பாருங்க ஜிஸ்யா வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரி so இந்தியாவுல ஜிஸ்யா வரிய அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா குத்புத்தீன் ஐபக் so அவங்களுடைய சுல்தானியல் காலத்துல அஹ் ஜிஸ்யா வரியை கடுமையாக்கி வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் அக்பர் என்ன செய்யறாருன்னா அறவே நீக்குறாரு ஜிஸ்யா அப்படின்னா இந்துக்கள் மீதான ஒரு வரி so முக்கியமா பிராமணர்கள் மீதான ஒரு வரின்னு சொல்லுவாங்க தலைவரி ஒரு இந்து இருந்தான்னா அந்த இந்துவினுடைய தலைக்கு ஒரு வரி அவருடைய குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு தலைகள் so அஞ்சு பேருக்கும் என்ன ஆயிருக்குன்னா வரி குடுக்கணும் அந்த வரிதான் என்ன வரி அப்படின்னா ஜிஸ்யா வரி அதை நீக்குறாரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தி நாலுல மூணாவது பார்த்தீங்கன்னா அஹ் ஒரு முக்கியமான ஒரு அரங்கத்தை ஏற்படுத்துறார் அதுக்கு பேரு என்ன பேருன்னா இஃ பாதர் கானா இதுவும் சமய ஒற்றுமைக்காகத்தான் இஃ பாதர் கானானா என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது இந்தியாவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமய ஒற்றுமையை பேணணும் அதற்காக ஒரு அரங்கத்துல எல்லா சமய தூதுவர்களையும் அழைச்சு வச்சு அவங்க வந்து சமய ஆராய்ச்சி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா இஃ பாதர் கானா அப்படிங்கிற ஒரு அரங்கத்தை ஏற்படுத்துறார் ஒரு hall ஒரு பெரிய hall பல அறிஞர்கள் இருப்பாங்க அந்த அறிஞர்களை வச்சு என்ன செய்யணும்ன்னா சமய ஆராய்ச்சி பண்றாரு இந்து இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க

ஆனா அங்க ஏற்பட்ட அந்த சமய குழப்பம் என் சமம் மதம் பெருசு உன் மதம் பெருசு அப்படிங்கிற மாதிரி என்னாயிடுச்சு அப்படின்னா சமய ஆராய்ச்சியின் போது நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அதனால இத ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல close பண்ணியிருந்தாரு அக்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி எண்பத்தி ரெண்டுல

தவறுபடா ஆணை அப்படிங்கிற ஒரு ஆணை அந்த ஆணை ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல யார் வெளியிடறா அப்படின்னா அக்பர் வெளியிடறாரு நான் எந்த சமயத்தினுடைய அஹ் விஷயங்களில் தலையிட மாட்டேன் அதுக்கு பேர்தான் தவறுபடா ஆணை அப்படிங்கிற ஒரு ஆணையை வெளியிடறாரு ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த மாதிரி பல ராஜபுத்திரர்களுக்கு இணக்கமாக பல விஷயங்கள பண்றார் so அது மட்டும் இல்லாம இந்தியாவுல சதிய ஒழிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் பாடுபடுறார் so சதியை ஒழிக்க பாடுபட்ட முக்கியமான ஒரு முகலாய அரசர் யாரு அப்படின்னா அது அக்பர்தான் அது மட்டும் இல்லாம அடிமை முறை அப்படிங்கிறத ஒழிக்கிறார் நீ வரி கொடுக்கலையா உன்னை அடிமையாக்குறாங்களா அந்த முறையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அடிமை முறைய ஒழிக்கிறார் இதுக்கெல்லாம் போக என்ன பண்றாரு அப்படின்னா திருமண பந்தத்தை ஆதரிக்கிறார் so இந்துக்கள் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்கள் இந்துக்களையும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திருமண பந்தத்தையும் ஆதரிக்கிறாரு ஆதரித்தது மட்டும் இல்லாம ஒரு ராஜபுத்திர பெண்மணியை தானே திருமணம் பண்ணிக்கிறாரு அக்பர் அவர் திருமணம் பண்ணிக்கிட்ட ராஜபுத்திர பெண்மணிதான் யாரு அப்படின்னா ஹர்கா பாய் திரும்ப இந்த ராஜபுத்திர பெண்மணி ஹர்கா பாய் ஹர்கா பாய் so ஹர்கா பாய் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஹர்கா பாய் அப்படிங்கிறதும் வேற யாரும் கிடையாது அக்பரை திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு தன்னுடைய பெயரை ஜோத்பாய் அப்படின்னு மாத்திக்கிறாங்க அந்த ஜோத்பாய்தான் நம்ம எல்லாருமே அறிந்த ஜோதா

வரு~ வருங்கால அரசப் பிர~ sorry அ வருங்கால முகலாய பேரரசரான ஜஹாங்கீர் okay வா so இதன் மூலமா என்ன பண்றேன் அப்படின்னா ராஜபுத்திரர்களோடு ரொம்ப இணக்கம் காட்டுறாரு இந்துக்களும் இஸ்லாமிய ஒற்றுமைக்காக அவரால என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் பண்றார் தன்னுடைய அமைச்சரவையிலயுமே என்ன பண்றாரு அப்படின்னா சில அமைச்சர்களை கொண்டு வர்றாரு ராஜா ஜோடர்மால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் அவர் ஒரு ராஜபுத்திர திவானாக என்ன செய்யிறாருன்னா நியமிக்கிறாரு திவான் அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரி ராஜா பகவான் தாஸ் அவரை முக்கியமான ஒரு அமைச்சர் ஆக்குறாரு ராஜா மான்சிங் அவரை தளபதி ஆக்குறாரு ராஜா பீர்பால் அவருடைய முக்கியமான ஒரு நண்பர் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக்பருடைய முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாரையுமே ராஜபுத்திரர கொண்டு ஒரு அமைச்சரவைய யாரு ஏற்படுத்துறா அப்படின்னா அக்பர்தான் ஏற்படுத்துறாரு இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ரொம்ப இணக்கமா ஆகுறாரு அக்பர் இந்துக்களுக்கு இணக்கம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமயத்தினுடைய வெவ்வேறு வேறுபாடுகள்னால என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அப்ப எல்லா சமயத்தினரையுமே பங்கெடுத்துக்கிறதுக்காக ஒரு மதம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்திய ஒரு மதம்தான் என்ன மதம் அப்படின்னா டின்-இ இலாஹி அனைத்து மதத்தினரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மதம்தான் டின்-இ இலாஹிஅப்படிங்கிற ஒரு மதம் ஒரே கடவுள் கோட்பாடு கொண்ட ஒரு மதத்தை யாரு ஏற்படுத்துறா அப்படின்னா அக்பர் ஏற்படுத்துறாரு அந்த மதத்திலே யார்னாலும் வந்து பங்கெடுத்துக்கலாம் ஸொராஸ்ட்ரியரா இருக்கட்டும் சமணமா இருக்கட்டும் புத்தமா இருக்கட்டும் அஹ் கிறிஸ்டியனா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் இஸ்லாமியானா இருக்கட்டும் யாரு வேணாலும் வந்து கலந்துக்கலாம் so அக்பர் ஏற்படுத்திய மதம் எதுன்னு கேட்டீங்கன்னா டின்-இ இலாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தையே அக்பர் வந்து ஏற்படுத்துறாரு so next வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து மதத்துக்கு மட்டும் இல்லாம இந்தியாவிலே குடிமை மற்றும் ராணுவப் பணியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு எண்ணமா இருக்குது so அந்த குடிமை மற்றும் ராணுவப் பணியை ஒருங்கிணைக்கிறதுக்காக அவர் ஏற்படுத்திய ஒரு முறைதான் மன்சப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு முறை so பாரசீகத்திலிருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முறைதான் மன்சப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறைய அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல so மன்சப்தார்ன்னா என்ன sir அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல குடிமைப்பணியும் ராணுவ பணியும் பிரிக்கிறார் அப்படி பிரிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா நிர்வாகத்தை முறைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வச்சிருக்காரு அதற்காக இ~ கொண்டு வந்த முறைதான் மன்சப்தார் so மன்சப் அப்படின்னா என்ன sir அப்படின்னா மன்சப்த்துக்கு பொருள் என்ன அப்படின்னா தகுதி அல்லது தரவு அது பேர்ல என்ன செய்றாருன்னா பிரிக்கிறாரு இதுல இரண்டு பிரிவுகள் இருக்குது இதுல என்ன இரண்டு பிரிவுகள் இருக்கு அப்படின்னா ஒன்னுக்கு பேரு ஜாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாட் அப்படின்னா என்ன சவார் அப்படிங்கிற இன்னொரு பிரிவு so ஜாட்ன்னா என்ன சவார்ன்னா என்ன அப்படின்னா ஜாட் அப்படிங்கிறது படை வீரர்களுடைய எண்ணிக்கை படைகளுடைய எண்ணிக்கை பத்து முதல் பத்தாயிரம் பத்து முதல் பத்தாயிரம் பத்தாயிரம் சரியா பத்து முதல் பத்தாயிரம் உம் பத்து நபர்ல இருந்து பத்தாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு பிரிவுக்கு பெயர்தான் எனது ஜாட் அப்ப சவாார்னா சவாரும் பத்து முதல் பத்தாயிரம்தான் ஆனா குதிரையோட எண்ணிக்கை பத்து முதல் பத்தாயிரம் குதிரைகளுடைய எண்ணிக்கை படைகளுடைய எண்ணிக்கைன்னு கேட்டா ஜாட் குதிரையினுடைய எண்ணிக்கைன்னு கேட்டா சவார் so இந்த மாதிரி என்ன செய்றாரு அப்படின்னா குதிரைப்படையும் கா~ காலாட் படையும் என்ன செய்யறார்ன்னா பிரிக்கிறாரு so அதுல இருக்க இரண்டு பிரிவுதான் ஜாட், சவார் அப்படின்னு சொல்லுவாங்க so இதுதான் என்ன அப்படின்னா அதுல இருக்கிற இரண்டு பிரிவுகள் ஜாட் மற்றும் சவார் அப்படிங்கிற இரண்டு பிரிவுல என்ன செய்யறாருன்னா முறைப்படுத்துறாரு அஹ் அதான் மேமரை அப்படின்னா மன்சப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய முறை so next வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர் நிகழ்த்துறாரு ரொம்ப important ஆன ஒரு போரு

பிரதாப் சிங் தோல்வி அடைகிறாரு படுகாயத்தோட என்ன பண்றாரு தப்பிச்சு போயிடறாரு ஒரு குதிரை சேட்டக் அப்படிங்கிற ஒரு குதிரையில தப்பிச்சு என்ன பண்ணிடறாருன்னா போயிடறாரு பின்னால ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ஏழுலதான் அவர் இறந்து போவாரு இருந்தாலும் தன்னுடைய இறப்பு வரைக்கும் அக்பரை கடுமையாக எதிர்த்தவர் யாருன்னா

அக்பர் ஏற்படுத்திய நகரம் கேட்டீங்கன்னா ஃபத்தேப்பூர் சிக்ரி அப்படிங்கற நகரத்ததான் நிர்மானிச்சுருப்பாரு மிகபிரசித்தி பெற்ற ஒரு நகரம் பல விதமானதொரு கட்டிடங்களை அமைச்சிருப்பாரு கட்டிடக்கலை பிரசித்தி பெற்ற ஒரு நகரம் இன்னைக்கும் இருக்குது

இந்த ஃபத்தேப்பூர் சிக்ரி ஒரு முக்கியமான ஒரு நகரம் அக்பர் ஏற்படுத்திய நகரம் ஏன் இந்த நகரத்தை நிர்மானிச்சாரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அவர்தான் யாரு அப்படின்னா அவருடைய மகன் சலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஹாங்கீர் உடைய பிறப்புக்காக ஏற்படுத்திய ஒரு நகரம்தான் ஃபத்தேப்பூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபத்தேப்பூர் சிக்ரிக்கு என்ன பொருள் அப்படின்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு கூறலாம் யாருக்கு அஹ் கட்டுனாரு அமைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய மகனுக்காகவே அமைத்த ஒரு நிர்மானிச்ச ஒரு நகரம்தான் என்ன அப்படின்னா ஃபத்தேப்பூர் சிக்ரி வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நகரத்தை நிர்மானிச்சவர் தான் யாரு அப்படின்னா அஹ் அக்பர் இந்த நகரம்தான் அப்படி ஏற்படுத்திய நகரம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து எப்படின்னா ஏகப்பட்ட கட்டிடங்கள் கட்டியிருப்பார் அஹ் நிறைய கட்டிடங்கள் சொல்லலாம் அதுல ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம் உண்டு அதுதான் என்ன அப்படின்னா அஹ் புலந்த் தர்வாசா அப்படின்னு சொல்லுவாங்க புலந்த் தர்வாசா அப்படிங்கிற ஒரு கட்டம் அது அங்கதான் என்ன ஆயிருக்கும்ன்னா அமைக்கபட்டிருக்கும் இந்த ஃபத்தேப்பூர் சிக்ரி நுழைவு வாயிலாக அமைஞ்சதுதான் என்ன அப்படின்னா புலந்த் தர்வாசா அப்படின்னு சொல்லுவாங்க so அந்த புலந்த் தர்வாசா எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னா குஜராத்த்தினுடைய வெற்றிக்காக நம்ம குஜராத்தை வெற்றி கொண்டுட்டோம் அந்த வெற்றி நிகழ்வுக்காக கட்டப்பட்டதுதான் என்ன அப்படின்னா அந்த புலந்த் தர்வாசா அப்படின்னு சொல்ல so இது போக பார்த்தீங்க அப்படின்னா அஹ் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த~ துறதிகளை ஆதரிச்சிருப்பார் so அவர் இரண்டு பிறவிகளை ஆதரிச்சிருப்பாரு ஒருத்தர் யாரு அப்படின்னா சலீம் சிஷ்டி ~சிஷ்டி துறவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா சிஷ்டிங்கிறது ஒரு மத பிரிவு இஸ்லாம் சமயத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மதப்பிரிவுதான் சிஷ்டின்னு சொல்லுவாங்க அந்த மத போதகர்தான் யாரு அப்படின்னா சலீம் சிஷ்டி so சலீம் அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பெயர் அவருடைய குருநாதர் பெயர் so அவர் இவரைப் பின்பற்றியவர்தான் யாரு அப்படின்னா அக்பர் யாரு பின்பற்றிருப்பார் அப்படின்னா இந்த சலீம் சிஷ்டி பின்பற்றியவர்தான் யாரு அப்படின்னா அக்பர் so அதனால தன்னுடைய குருநாதருடைய பேர தன்னுடைய மகனுக்கு சூட்டி இருப்பாரு தன்னுடைய மகன் ஜஹாங்கிருடைய இயற்பெயர் என்ன பேருன்னா சலீம் அப்ப இவருடைய பெயரைத்தான் தன்னுடைய மகனுக்கு அவர் சூட்டியிருப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப அவர் நம்பகமான ஒரு முக்கியமான ஒரு குருதேவராவே யார் பார்த்திருப்பார் அப்படின்னா அக்பர் பார்த்திருப்பாரு அவருடைய சிஷ்டி மதத்திறவிதான் யாரு அப்படின்னா சலீம் சிஷ்டி

சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிய வந்து வழங்கியிருப்பார் அக்பர்தான் வழங்கியிருப்பார் ஒரு சீக்கிய மதத்துறவியினுடைய கல்லறைக்காக அக்பரே என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இடத்த கொடுத்திருப்பாரு அதான் ஹெர்மிந்தர் சாஹிப் அமிர்தசரஸ்ல இருக்குது அந்த மாதிரி ஆ~ ஆதரிச்சிருப்பாரு அக்பர் அக்பருடைய வரலாற்று நூல்கள்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஹ் அக்பர் நாமா, அயினி -ஐ இப்படி ரெண்டுதும் முக்கியமான ஒரு நூல் so அக்பருடைய வரலாற்று நூல்களுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அக்பர் நாமா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்க பாபர் நாமா பாத்துட்டோம் ஹுமாயூன் நாமா பாத்துட்டோம் இப்ப பாக்கக்கூடியது என்ன அப்படின்னா அக்பர் நாமா

என்ன மாதிரி நிர்வாகம் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்துல என்ன மாதிரி நிர்வாகிக்கப்பட்டது முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா நிலப்பிரப்புகள் நிலப்பிரப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபுதாரர்கள் வந்து எப்படி நிமிக்கப்படுறாங்க அவங்களுக்கு என்ன தகுதிகள் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு நூல்தான் என்ன அப்படின்னா அயினி அக்பரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம விளைச்சல் நிலங்களை பத்தியும் சொல்லிருப்பாங்க விளையறதுக்கான காலகட்டம் அதப்பத்திலாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல்தான் அயனி அக்பரி so ராபி காரீஸ் அப்படிங்கிற ச~ பருவ காலங்கள் இருக்கு இல்லையா அந்த பருவ காலங்களை பத்தி எல்லாம் என்ன பண்ணி இருப்பாங்கன்னா இந்த அயனி அக்பரி நூல்ல யார் குறிப்பிட்டிருப்பா அப்படின்னா இந்த வரலாற்று அறிஞர் இந்த வரலாற்று நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபுல் பாசில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபுல் பாஷல் அப்படிங்கிறவர்தான் எதை எழுதிருக்கார் அப்படின்னா அக்பர் நாமா அயனி அக்பரி அப்படிங்கிற நூல்கள் எழுதியவர் அப்படின்னா அபுல் பாசல் இது அக்பருடைய வரலாற்று நூல் அவருடைய நிர்வாக நூல் அயனிஅக்பரி இது ரெண்டுமே எழுதியது யாருன்னா அபுல் பாசல் இந்த அபுல் பாசல்க்கு ஒரு சகோதரர் இருப்பார் அவர் பேர் என்ன பேரு அப்படின்னா அபுல் பைசி அவருடைய சகோதரர் யாரு அப்படின்னா அபுல் பைசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபுல் பைசிம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் இந்த அபுல் பைசி என்ன sir பண்ணியிருப்பார் அப்படின்னா அஹ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் இவர்தான் ராமாயண மகாபாரதத்தை மொழி பெயர்த்தவர் இந்த காலகட்டத்தில அக்பர் காலத்துல ராமாயணம், மகாபாரதம் பாரசீகத்துக்கு மொழி பெயர்க்கப்பட்டிருக்கும் அத மொழி பெயர்த்தவர் யாருன்னா இந்த அபுல் பைசி அது மட்டும் இல்லாம ஒரு கணித நூலையும் மொழி பெயர்த்திருப்பார் so அந்த கணித நூலுக்கு பேரு லீலாவதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு கணித நூலையுமே பாரசீகத்துக்கு மொழி பெயர்த்தவர் யாருன்னா இந்த அபுல் பைசி தான் இத எழுதினது யாரு அப்படின்னா பாஸ்கராச்சாரியார்ன்னு சொல்லுவாங்க so சமஸ்கிருதத்தில எழுதப்பட்ட நூலைதான் லீலாவதி so பாஸ்கராச்சாரியாரினுடைய லீலாவதி என்ற கணித நூலை பாரசீகத்துக்கு மொழி பெயர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அபுல் பைசி அப்படின்னு சொல்லுவாங்க so இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியாவுல சில கவிதைத் தொகுப்புகளை அறிமுகப்படுத்தி இருப்பாரு பாரசீக கவிதைத் தொகுப்புகள் அதுக்குப் பேரு உத்வி நசிரி அஹ் மஸ்னாவி so மஸ்னாவிக் கவிதைகள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உத்வி அஹ் நர்சரி மஸ்னாவி அப்படிங்கிற கவித தொகுப்புகள் எல்லாம் செஞ்சவர் யாரு அப்படின்னா இந்த அபுல் பைசி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிஞராக இருந்திருப்பார் யாருடைய சகோதரர்ன்னு கேட்டீங்கன்னா அபுல் சகோதரர் so next வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பருடைய மற்றொரு அவருடைய நிர்வாகத்தைப் பத்தி இன்னொருத்தர் எழுதி இருப்பார் அவர்தான் யாரு அப்படின்னா நிஜாமுதீன் பக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் தபகத் இ